பருபு கிட்ட ஒரு பெரிய கார் போட்டோ இருக்கு.

அதுக்கு பின்னாடி நறைய மரங்கள் இருக்கு.

இது பால் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன கடை.

இந்த படத்துல ஒரு அம்பாசிட்ர் காரும் இருக்கு.

இந்தப் படத்துல டேம் அடைத்து வச்சுருக்காங்க.

மரங்களுக்கு பக்கத்துல ஒரு ரோடு உள்ள போகுது பார்க்க முடியிது.

இந்தப் படத்திலே ரெண்டு வாஷிங் மெஷின் இருக்கறது பார்க்க முடியுது.

இங்க ரெண்டு பெரிய விண்டோஸ் இருக்கு.

பாறைகளுக்கு இடையே சின்ன சின்ன செடிகள் இருக்கு.

இங்க நெறைய விளயாட்டு பொருட்கள் இருக்கு.

சின்ன ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பு .

இந்த கடையின் இரு பக்கவும் மரங்கள் இருக்கு.

இந்த கட்டைகள் ரூஃப்பே தாங்கி பிடிச்சுக்கிட்ருக்கு.

ஹோட்டல்ல கஸ்டமர்க்கு சர்வீஸ் பண்ண ரெண்டு பேர் இருக்காங்க.

இங்க ஒரு ரெண்டு மாடி வீடு இருக்கு.

இது ஒரு பெரீய பெட்ரோல் பங்கு .

பெரிய மாடோட ஒரு சின்ன கன்றுக்குட்டி இருக்கு.

இது ரொம்ப லெக்சூரியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் .

இத ஃபுல்லா கல்லு வச்சி கட்டிருக்காங்க.